okay ma'am husband கூட வர்றதும் plan இருக்கு அதான் இப்போ அது இப்போ நீங்க சொல்ற offer அ பொறுத்தவரைக்கும் அது first நடக்கவும் வாய்ப்பு உண்டு அப்படியா ma'am ஏன் அப்படின்னா எந்த இதை பொறுத்தவரைக்குமே உங்களுக்கு five thousand three hundred ன்னா நீங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே room எடுத்துட்டீங்க சரி அப்போ room வந்து ம~ ரெண்டு நாள் night க்கு வந்து ஒரே room ஒரே இடத்துல நீங்க ஒரே room வந்துட்டீங்க so நீங்க வெளிய போறப்பயே வந்து நீங்க சேர்ந்தே போயிட்டு வந்துடுவீங்க சரி food க்குமே வந்து ரெண்டு பேரா பார்த்துடுவீங்க but உங்களுக்கு friends நீங்க எல்லாரும் சேர்ந்து வர்றப்போ வந்து உங்களுக்கு அதுக்குன்னு extra நாங்க bed வந்து உள்ளாடி arrange பண்ண வேண்டியது இருக்கும்

வந்து உங்களுக்கு வந்து amount வந்து இனிமே ரொம்பவே

okay okay மத்தபடி husband கூட வந்தா amount வந்து கம்மியா இருக்கும் correct ஆ

அந்த மாதிரி option இருக்கு next என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த package ஓட highlight பொறுத்தவரைக்குமே உங்களுக்கு வந்து எல்லாமும் வந்து ரொம்பவே secure ஆ தான் இருக்கும் உங்களுக்கு payment ஆ இருக்கட்டும் இல்லை உங்களோட room ஆ இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு food ஆ இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே secure ஆ எல்லாமே வந்து food பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சுத்தமாதான்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 ஓ வெளிய சாப்பிட்டதாதான் இருக்குமா ஆமா ma'am ஏன்னா இந்த package பொறுத்தவரைக்குமே நீங்க வந்து ஆஹ் இந்த tour package பொறுத்தவரைக்கும் நீங்க hotel ல போயிதான் சாப்பிட்டு வர மாதிரி இருக்கும் ma'am இது வந்து உங்களுக்கு room க்கு மட்டும்தான் நான் இந்த இது சொல்றது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 இல்ல ma'am இல்ல இல்ல நீங்க வந்து இப்ப friends கூட வர்றதுன்னா உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் amount வந்து ஒரு three thousand வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும் ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு extra bed உ அதுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்குத் தேவையான things அது எல்லாமே வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஆஹ் amount கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் ma'am okay வா

என்ன maam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

ஆஹ் அது வந்து உங்களுக்கு amount எவ்ளோ வரும்ன்னு பாத்தீங்கன்னா ma'am இப்போ உங்களை பொறுத்தவரைக்குமே நீங்க வந்து food இப்ப வெளிய சாப்பிடுறது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அஹ் two days night stay பண்றதுக்கு வந்து five thousand three hundred வரும் மொத்தம் tourist package அதுக்கு மேல வந்து உங்களுக்கு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

என்ன friends கூட வரணும்னா அவங்களுக்கு ஏத்தது மாதிரி நம்ம வேற எல்லாமே bed ல arrange பண்றப்போ வந்து amount வந்து எதுவுமே வந்து amount உங்களுக்கு ஜாஸ்தியாவே வரும் ma'am okay ma'am இப்போ husband கூட வேற ஏதாவது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

ஆஹ் black~ breakfast வந்து இங்கேயே கொடுத்திருவாங்க but நீங்க வந்து மதியம் lunch க்கு இது எல்லாமே வந்து நீங்க வெளியே போய்தான் சாப்பிடற மாதிரி வரும் ma'am இந்த tour packet ல okay ma'am இப்போ travel அ பொறுத்தவரைக்கும் இப்ப நாங்க ஒரு place ல இருந்து இன்னொரு place க்கு பார்க்க போகணும்ங்கிற பட்சத்துல அங்க வந்து நீங்களே கூட்டிட்டு போயிடுவீங்களா இல்லை நாங்களாதான் போக வேண்டியது வருமா இல்லை ma'am இல்லை இல்லை நீங்க வந்து packages நீங்க எந்த packages நீங்க select பண்றிங்களோ அதுக்கு ஏத்துது போல வந்து நம்ம வந்து arrange பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து first வந்து இப்போ மூணார் போறீங்கன்னா next வந்து அடுத்த place க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து night ஏ வந்து cab எல்லாமே நாங்களே arrange பண்ணிடுவோம் எங்க கிட்டயே வந்து travels கூட இதெல்லாமே இருக்கு so நாங்களே வந்து arrange பண்ணி இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து easy யாவே இருக்கும் உங்களுக்கு வந்து ஆஹ் நீங்க தனியா பார்த்துக்கணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது

சரி okay அப்போ அந்த அந்த விதத்துல problem எதுவும் கிடையாது but food மட்டும் நாங்க பார்த்துக்கணும் correct ஆ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

okay ma'am okay இப்ப சேர்த்து five thousand three hundred

இப்ப வந்து மூணார் பொறுத்தவரைக்கும் இப்ப வேற place க்கு போனோம் அப்படின்னா ஆஹ் இது வந்து மூணார் hill stations பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு மூணாறு tour package

back water மூணார் back water tour package

இங்கே பொறுத்தவரைக்குமே உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ma'am உங்களுக்கு வந்து three night வந்து நீங்க stay பண்ணிக்கலாம் நாலு நாள்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

ஆஹ் sorry ma'am நீங்க இந்த மூணு நாளுமே வந்து மூணார்ல வந்து மூணார்லதான் நீங்க stay பண்ணிக்கிறதா இருக்கும் boat house வந்து தனியாதான் இருக்கு சரி okay ma'am அப்போ மூணார்லதான்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 ஹம் அந்த மாதிரிதான் இருக்கு இது வந்து உங்களுக்கு amount வந்து seven thousand seven hundred okay வா seven thousand seven hundred சரி okay ma'am இதுல இருந்து உங்களுக்கு சாப்பாடு வந்து எல்லாமே இங்கையே வந்துரும் breakfast lunch dinner அப்புறமா snacks அப்புறமா drink tea எல்லாமே வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க.

okay ma'am okay அந்த மாதிரி arrange பண்ணிக்கணும் அப்படின்னா இங்க arrange பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து

ஆஹ் அதுக்கு amount தனியா இல்லை ma'am இது எல்லாமே சேர்த்துதான் உங்களுக்கு seven thousand seven hundred வருது

okay வா ஆஹ் இரண்டு பேருக்கும் அஹ் இரண்டு பேருக்கும் சேர்த்து உங்களுக்கு seven thousand seven hundred இங்க வந்து ஆஹ் உங்களுக்கு இங்க வரவங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு இது full and full forest area அந்த மாதிரிதான் வரும்

சரி okay but பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா ஆஹ் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கு~

நான் வந்து best ஆன places தான் உங்களுக்கு சொல்றேன்

அப்புறமா வந்து next என்ன பார்த்தீங்கன்னா மூணார் tour package ஆஹ் ஆலப்புழா இருக்கு ஆலப்புழா tour package இருக்கு இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா boat house okay வா boat house லயே வந்து நீங்க full ஆ பண்ற மாதிரி வரும்

இது வந்து மொத்தமா வந்து இது வந்து உங்களுக்கு eleven thousand வரும் ma'am eleven thousand food எல்லாமே பாத்துப்பாங்களா ஆஹ் food வந்து அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும் lake ல இருக்க fish food அதுவே உங்களுக்கு fish ஏ உங்களுக்கு கிடைக்கும் அப்புறமா வந்து ஆஹ் full ஆவே வந்து இங்க உங்களுக்கு ஆஹ் என்ன கிடைக்கும்ன்னா fish தான் உங்களுக்கு lake ல இருந்து புடிக்கிற மீனேதான் உங்களுக்கு boat ல வந்து எல்லாமே prepare பண்ணி குடுப்பாங்க

ஆஹ் okay வா அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அங்கயே ஆஹ் நான் அங்க சொன்ன மாதிரி drinks, snacks, tea, lunch, dinner, breakfast, water எல்லாமே அங்கேயே arrange பண்ணிடுவாங்க

மொத்தமா வந்து but அது safe தானா ma'am ஏன்னா இப்ப பட்சத்துல எப்படியும் இதுல வந்து கொஞ்சம் பயம் இருக்கும்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது ma'am நீங்க வந்து உங்களுக்கு full ஆவே safe தான் ma'am உங்களுக்கு வந்து four days வந்து நீங்க three night நீங்க stay பண்ணிக்கலாம் ஆஹ் but உங்களுக்கு வந்து full ஆவே safe தான் ma'am சரி okay ma'am வேற எதாவது tourist place அந்த மாதிரி இருக்கா இப்போவும் நீங்க வந்து இவ்ளோ சொல்றீங்கல்லே இதுல நான் ஒண்ணா select பண்ணி உங்ககிட்டே சொன்னா நீங்க tick அ போட்டுருவீங்க correct ஆ ஆமா ma'am இப்போ நீங்க வந்து இதிலே என்ன சொல்றீங்களோ அதை பொறுத்தவரைக்குமே வந்து நாங்க book பண்ணிடுவோம் இப்போ boat house செய்ய சொல்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு okay ன்னா அதை நீங்க சொல்லுங்க நாங்க வந்து book பண்றப்பவுள்ள details எல்லாமே வந்துட்டு கேப்போம் அதை மட்டும் just நீங்க உடனே book பண்ணிக்கலாம்

ஆஹ் house boat package

but இந்த pack பொறுத்தவரைக்குமே உங்களுக்கு மூணார்ல வந்து two night நீங்க stay பண்ணிக்கலாம் அப்புறமா தேக்கடியில வந்து one day night நீங்க stay பண்ணிக்கலாம்

அப்புறமா நம்ம வந்து ஆஹ் boat house ல வந்து நீங்க two night stay பண்ணிக்கலாம்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 amount வந்து இது பார்த்தீங்கன்னா twelve thousand five hundred வரும் ma'am

ஆஹ் six days இது வந்து உங்களுக்கு fifteen thousand five hundred குடுத்திருக்காங்க but இது வந்து discount ஆகிதான் உங்களுக்கு twelve thousand five hundred ன்னு வருது

இதுக்குள்ளாறயே உங்களுக்கு ஆஹ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ma'am எல்லா வசதியுமே இதுலயே வந்துரும் உங்களுக்கு food ஆ இருக்கட்டும் ஆஹ் எல்லாமே உங்களுக்கு இதுக்கு வந்துரும் room arrangement அப்புறமா வந்து உங்களுக்கு வேற எதாவது தேவை இருக்கு அந்த மாதிரி ஆஹ் எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து உங்களுக்கு இதுக்குள்ளாறயே வந்துரும் மொத்தம் twelve thousand five hundred packages

ஓ சரி ma'am சரி இதுதான் ஓரளவுக்கு எனக்கு இதுவரைக்கும் நீங்க சொன்னதில இது ரொம்ப புடிச்சிருக்கு but இதுக்கு வந்து இப்ப நான் உங்களை உங்ககிட்ட வந்து okay சொல்றேன்னா இப்ப என்னெல்லாம் தேவை ma'am உங்க கிட்ட நீங்க வந்து என்னல்லாம் information எங்ககிட்ட இருந்து தேவைப்படும் உங்களுக்கு

என்னோட name வினிஷா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 என்ன ma'am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 ma'am கேட்கலை ஆஹ் hello

ஆஹ் hello ma'am அதுக்கப்புறமா வந்து ஆஹ் okay next வந்து நீங்க எந்த இடத்துல இருந்து கிளம்புறீங்க

நாகர்கோயில் okay ஆஹ் நாகர்கோயில் இருந்து ஆஹ் அங்கிருந்தே உங்களை நீங்க அங்கிருந்து நீங்க train ல வர்றீங்களா இல்லை bus ல வர்றீங்களா bus ல ma'am bus லதான் okay நீங்க bus ல வர்றீங்க bus ல வந்து நீங்க வந்து கேரளா reach ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களை எங்களோட travel ல இருந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து pick up பண்ணிப்பாங்க

next okay உங்களோட name வந்து வினிஷா okay உங்களோட E mail ID சொல்லுங்க ma'am vinisha at gmail dot com ma'am ஆஹ் சரி okay ஆஹ் okay ma'am அதுக்கப்புறமா உங்களோட phone number ஒண்ணு சொல்லுங்க

okay

okay

okay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

next week கிளம்பறதா இருக்கு ma'am but இன்னும் correct dates வந்து இன்னும் correct ஆ முடிவு பண்ணலை இப்ப next week ல கண்டிப்பா இருக்கும் so இப்போ அந்த date ல book பண்ணா மட்டும்தான் உங்களால correct ஆ

ஆஹ் ஆமா ma'am எனக்கு வந்து இப்போ travel date கண்டிப்பா வேணும் ma'am எனக்கு ஏன்னா அதுக்~ அதுக்கேத்த போலதான் நாங்க வந்து மத்த காரியங்களை வந்து arrange பண்ண முடியும் ஏன்னா இந்த time ல வந்து வேற யாராவது book பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும் ma'am so நீங்க சொல்லிட்டிங்க அப்படின்னா நாங்க வந்து இங்க already booked அப்படின்னு சொல்லிருவோம்

twenty-five வச்சுக்கோங்க ma'am twenty-five ஆஹ் சரி okay ma'am travel date அப்போ twenty-fiveokay ஆஹ் ஆஹ் okay அப்புறமா வந்து நீங்க husband and wife வர்றீங்க

husband and wife அ தானே வர்றீங்க ma'am

ஆஹ் சரி okay ma'am okay okay ஆஹ் சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க ஆஹ் அதுக்கப்புறம் என்னன்னா ma'am உங்களுக்கு வந்து நான் வந்து book பண்ணிட்டேன்

book பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு mail வந்திருக்கும் ma'am okay வா நீங்க அந்த mail லயே வந்து நீங்க எந்த இடத்திலிருந்து உங்களை வந்து pick up பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி எல்லா details அதிலேயே கொடுத்திருப்பாங்க

சரியா okay வா ma'am ஆஹ் அதுக்கப்புறமா வந்து அதிலேயே உங்களுக்கு details வந்துடும் so உங்களுக்கு வேற ஏதாவது doubt இருந்துச்சுன்னா எனக்கு call பண்ணுங்க ma'am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 ஆஹ் எல்லாமே பார்த்துப்பாங்க ஏன்னா இங்கே அவங்க வந்து உங்களை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க வந்து pick up பண்ணிக்கிறதுக்கு வந்து cab arrange பண்ணிருக்கோம் அதுக்கு உங்களை fuel source இது எல்லாமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க ma'am twelve thousand five hundred க்குள்ளயே மொத்தமா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

நான் ஒரு confirmation தான் ma'am so அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ பார்த்திருப்போம் so அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் போனதுக்கு அப்புறம்தான் தெரியும் இல்லை இன்னும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் ஒரு clarification க்கு doubt தான் ma'am அதனாலதான் இப்ப ஓரளவுக்கு clarify ஆயிடுத்து so இப்ப நீங்க mail ல send பண்ணுவீங்களா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 பண்ணிட்டேன் ஆஹ் ஒரு three minutes ல உங்களுக்கு வந்துரும் வந்ததுக்கு அப்புறமா வந்து அதிலயே நீங்க வந்து ஆஹ் மத்த விஷயங்கள் எல்லாம் அதிலயே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எங்க இருந்து இங்க கிளம்பறது எந்த இந்த time க்கு நம்ம இங்க reach ஆகறது எந்த time க்கு வந்து இங்க போறது அந்த மாதிரி எல்லா details மே அதுலயே உங்களுக்கு குடுத்திடுவோம் so அதிலயே நீங்க வந்து எங்கன்னு பாத்துக்கோங்க ma'am okay வா சரி okay ma'am அஹ் இது வந்து நம்பிக்கை உள்ள இதுதான ma'am நம்பிக்கை இருக்கு

வேணா நீங்க வந்து எங்களோட website அ வந்து நீங்க check பண்ணிக்க~ check பண்ணிக்கோங்க ma'am எங்க website ல நீங்க பார்த்தாலே அந்த name போட்டு நீங்க website பாத்தாலே உங்களுக்கே தெரியும் ma'am அதிலேயே உங்களுக்கு reviews நிறைய கொடுத்திருப்பாங்க எங்களோட reviews கொடுத்திருப்பாங்க so நீங்க அதையே கூட பார்த்து கூட

okay வா வ~ உங்களுக்கு வேற எதாவது doubt இருக்கா இல்லை ma'am doubt இல்லை clarify ஆயிடுச்சு

சரி okay ma'am okay thank you ma'am explain பண்ணதுக்கு thanks

hi sister. எப்படி இருக்கீங்க? நான் ஆமா, நான் என்னோட native கோயம்புத்தூருக்கு போயிட்டேன். அதனால, என்னால வர முடியலை sister Office எப்படி போச்சு? நான் இல்லாம, jolly யா இருந்தீங்களா என்னோட cousin க்கு, marriage, அதனால, அங்க போயிருந்தேன் இல்ல, sister native, கோயம்புத்தூர்தான். ஆனா, நான், பிறந்து வளர்ந்தது எல்லாமே, திருநெல்வேலிதான், sister என்ன sister இப்படி கேட்டீங்க? கோயம்புத்தூர்ன்னாலே, famous தானே? கொங்கு நாட்டு தமிழ், வேற என்னென்ன special எல்லாமே special தான அங்க? பெண்கள், special இங்க நடக்குற festival எல்லாமே special தானே? கண்டிப்பா sister இங்க வந்து, ரொம்ப special ன்னா, பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில், அப்புறம் பழனி, பக்கத்துல பழனி இருக்கு. அப்புறம், இந்த சூலக்கல் மாரியம்மன் கோயில்ல, சொல்லுவாங்க. இப்ப கூட, இந்த ஈசால கட்டின, ஆதிஸ்வரன் கோயில், அ இங்க எல்லாமே special தான். sister ம், கண்டிப்பா sister, நான் போய் இருக்கேன். நான் எல்லா கோயிலுக்கும், நான் சொன்ன கோயில், எல் லாத்துக்குமே போயிருக்கேன். நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். உங்களையும், நான் ஒரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா, செம enjoy ஆ இருப்பீங்க. jolly ஆ இருக்கும். அதுவும் இல்லாம, இங்கே இருக்கிற traditional எல்லாமே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா, நீங்க அங்க இருந்துட்டு, இங்க வந்தீங்கன்னா, நீங்க, இந்த நாட்டுல, இப்படி, இந்த காலத்துல, இப்படி வாழ்றாங்களா? அப்படின்னு, நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா, இப்ப வரைக்கும், இங்க, எங்க, கோயம்புத்தூரை பொறுத்த அளவு, அங்கங்க, சின்ன, சின்ன கிராமமாதான், இருக்கும் அப்படிங்கிப்போ கோயம்புத்தூர்ங்கிறது, city யா இருக்கும். ஆனா, உள்ளே வந்து, சின்னச் சின்ன கிராமமா, மாதிரிதான், இருக்கும். அங்க வந்தீங்கன்னா, அவங்க எல்லாரும், சேர்ந்து இருக்கிற, அவங்க சேர்ந்து பண்ற, festivals, எல்லாமே, உங்களுக்கு, ரொம்ப பிடிக்கும், sister கண்டிப்பா, sister அங்க வந்து, எப்படின்னா, நான் வந்து, நான் அங்க இருந்த வரைக்கும், நான் இந்த வெயிலு, அதெல்லாம் ஓரளவுக்குத்தான் பார்த்திருப்பேன். ஏன்னா, அங்க வந்து சுத்தி தென்னந்தோப்பு, வயக்காடு, சுத்தி சுத்தி இருந்த வாய்க்கால், ஆறு, இந்த மாதிரி இருக்கறதுனால, அங்க வந்து வெயிலை நான் maximum பார்த்தது கிடையாது ஏன், இந்த சித்திரா, அக்னி நட்சத்திரம்பாங்க. அப்ப கூட, நான் அந்த வெயிலை, ஏ நான் பார்த்ததே கிடையாது. நான், எனக்கு தெரிஞ்ச அளவு, நான் வெயில், அங்க, ரொம்ப நான், பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா sister, இங்க வந்து, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல சுத்தியே, நான் first போனீங்கன்னா, பழனி. பழனியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழனியில இருந்து ஒரு ஆ, பதினஞ்சு கிலோமீட்டர்ல வந்தீங்கன்னா, திருமூர்த்திமலை ஆ ஆறு இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, அங்க எப்பவுமே climate நல்லா chill ன்னுதான் இருக்கும். இந்த side போனீங்கன்னா, ஆ, இன்னொரு ஊட்டி இருக்கும். ஊட்டி, ஊட்டில climate எப்படி இருக்கும்னு, உங்களுக்கு தெரியும். ஊட்டியில எப்பவுமே, cooling ஆதான் இருக்கும். அப்புறம், கொஞ்சம் ஆ ஒரு, கொஞ்சம் distance தான். ஆனா, kilometre மட்டும்தான், different ஆ இருக்கும். அங்குட்டு போனீங்கன்னா, கொடைக்கானல். அங்கிட்டு போனாலும், அழகா இருக்கும். அப்புறம் இந்த side வந்தீங்கன்னா, எங்க ஊர்ல அமராவதி dam, அப்புறம் நிறைய கோவில், அப்புறம், எங்க ஊர்ல நிறைய பாத்தீங்கன்னா, இந்த தென்னந்தோப்பு, அங்க வந்து, நல்லா, எப்பவுமே சில்லுன்னு, தண்ணி பாய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது, அவங்க எல்லாமே, super ஆதான் இருக்கும் ஆமாம் sister, கண்டிப்பா சாப்பிட்டு இருக்கேன். அது வந்து, நான் தேங்காய் பூன்னா எப்படின்னா, அம்மா வந்து, இந்த கொழுக்கட்டை விக்கும் போது, ஆங், அதுக்குள்ள போட்டு தந்து இருப்பாங்க, அதை சாப்பிட்டு இருக்கேன். அப்புறம் வேற என்ன, நிறைய இங்க நிறைய special இங்க, இங்க சாப்ப~ food special ன்னா, கம்மங்கூழ்தான் உங்களுக்கு, இங்க நீங்க, உங்க ஊர்ல, கம்மங்கூழ் எல்லாம், குடிச்சிருக்கீங்களா, இல்லையான்னு தெரியலே. ஏன்னா, எனக்கு, அங்க புடிச்சு, புடிச்சு, ரொம்ப bore அடிச்சிருச்சு. நாங்கெல்லாம், exam time எல்லாம், மதியமே விட்டுருவாங்க. அப்படி, மதியம் உள்ள போனா, நாங்க, சாரந்தரம் வருவோம். அப்படிங்கும்போது, நாங்க, இந்த, சாப்பாட்டுக்கு பதிலா, கூழ்தான் குடிப்போம். ஏன்னா, இப்போ, இங்க உள்ள காலத்துல வந்து, எதுக்கு எடுத்தாலும், இந்த pizza